ஆஹ் வந்து வேலை அவனுக்கு கிடைக்கவே இல்லை. set ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவன் என்ன பண்ணிட்டான் ஆஹ் அது என்ன பன்னி இருக்குல்ல பன்னிக்குட்டி

ஆஹ் அது வெள்ளை வெள்ளை பன்னி வந்து, நிறைய வாங்கி வந்து, சரி அதை வந்து வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வளர்க்க ஆரம்பிச்சுட்டான் அதை சாப்பிடறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால, வளர்க்க ஆரம்பிச்சு இப்ப மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறானாம் அவன்

ஆமா, இப்ப அவங்களோட, அவங்க கூட இருக்கறவன், அவங்க எல்லாம் அவங்க friends எல்லாம் வந்து பன்னி வளர்க்கறவங்க அப்படின்னுட்டு கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு எதுவும் யோசிச்சிருந்தா அப்படின்னா இப்ப அவன் சம்பாதிச்சிருக்க முடியாது இல்ல அதான் பரவாயில்லை. பணம் இருக்கிறவங்க okay right வேலை~ வேலை இல்லைன்னாலும் பணம் இருந்தா manage பண்ணிக்கலாம் ஏதாச்சு business பண்ணி சமாளிச்சிக்கலாம் ரெண்டுமே இல்லாதவங்க, அதை பத்தி, யோசிக்கணும்ல அந்த மாதிரி ஆமா, கண்டிப்பா அவனுக்குதான் வந்து, இதைப்பத்தி பெருசா யோசிச்சு அவனுக்குதான் வந்து, நிறைய பிரச்சனையுமே இருக்கும் பணமும் இல்லை படிப்பும் இல்லைன்னா எப்படி ஆவறது future ல என்ன என்ன பண்ணப்போறோம் வாடகை வீடு, இந்த மாதிரி சூழ்நிலை யோசிக்கணும்ல படிக்கணும் இல்ல நல்லா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 ஆமா, ஆமா, கண்டிப்பா அந்த நினைப்பெல்லாம் நிறைய இருக்கணும். அப்பதான் வந்து சம்பாரிச்சு settle ஆக முடியும் முத அதுதான் அது பசங்களுக்கு எத்தனை பேர் இப்ப வந்து அதான் உன்னை மாரி பசங்கெல்லாம் வந்து அதை correct ஆ வந்து அதை எடுத்துட்டு போறானுங்க life ல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 சரி நம்மளும் வேலைக்கு போலாம்ன்னு சொல்லி tenth லயே அப்பவே நான் முடிவு பண்ணுவேன் ஆஹ் துணிக்கடைக்கு அப்பதான் போனேன். நீ எது எங்க அப்பா கேப்பாரு இந்த மாதிரி நீ எதுக்கு வேலைக்கு போறே அதெல்லாம் போகாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்லுவாரு

எனக்கே தெரியும் நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. இருந்தாலும், உடம்பு tired ஆ இருக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் leave எடுப்பேன் அவங்க கேப்பாங்க. அப்ப யோசிப்பேன் right அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்ப வேணாம்னு சொன்னாவங்க இப்ப ஏன் போகலைன்னு கேக்குறாங்க அது அது வந்து, அப்படிதான் நம்மளோட நேரத்துக்கு அந்த அளவுக்கு அந்த நிலைமை நம்ம நிலைமை ஆயிடுச்சு யோசிக்கிறாங்க. அவங்க அவங்க வீட்டுல யோசிச்சா எதுக்கு கஷ்டம் நிலை~ நிலையா இருக்கப் போகுது என்ன சொல்றது யோசிச்சு வேலைக்கு போனாங்கன்னா எ~ எதுக்கு யாரும் கஷ்டத்தை நிலையா இருக்க போறாங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்கல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சாங்கன்னா கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு future அ நல்ல நிலைமைக்கு வருவாங்க இந்த மாதிரி கஷ்டபட தேவையில்லை. யார்கிட்டயும் கடன் வாங்க தேவையில்லை என்ன ஒரு business பண்ணலாம். இல்லைன்னா படிப்பிலேயே போயி நல்ல நிலைமைக்கு வர்றவங்களும் இருக்காங்க அதுக்கு ப~ படி~ படிப்பு worst னு சொல்லல எனக்கு என்னை பொறுத்தவரையும் படிப்பு மேல நம்பிக்கை இல்லை. okay ஒரு degree basic ஆ வச்சுக்கலாம் ஆஹ் மேலும் opportunity எதாவது இருந்துச்சுன்னா, job ல ஆஹ் அதிலயே செஞ்சுக்கலாம். அதுலயும் இருக்கணும் இதுலயும் இருக்கணும் என்னை பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான் ஆமா, ஆமா, கண்டிப்பா சரி சதீஷ் ரொம்ப late ஆயிருச்சு நான் பேசறேன் அப்புறம்

bye

அப்படிலாம் இல்லப்பா next week ஒரு function வருது. Shopping போகலாம்னு நினைச்சேன் யாரை கூபிட்ரதுன்னு தெரியல நீதான் கொஞ்சம் shopping அந்த மாதிரி விஷயத்துல expert ஆச்சே அதான் உன்ன கூப்பிடலாம்னு கூப்ட்டேன். அதான் பா next week ஒரு function வருது பா. எங்க போய் shop பண்றது? எப்படி பொருள்கள் வாங்கறதுன்னு எனக்கு கொஞ்சம் தெரியல எங்கம்மாவ கூப்பிடலாம்னா எங்கம்மா அங்க அங்க நான் எனக்கு அந்த வேலை இருக்கு function க்கு இதை பண்ணனும் அதை பண்ணனும்னு சொல்றாங்க.

வெளியதான் போலாம்னு நினைக்கேன். நீ என்ன நினைக்கறன்னு lockdown கிறதுனால இந்த போலீஸ் அலப்பறைகள்லாம் கொஞ்சம் தாங்க முடியல. இப்போ shopping பண்ணனும். ஒன்னு online ல பண்ணலாம்ன்னா அதபத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே. Online ல order பண்றதா? எனக்கு online ல order பண்றது எப்படினே தெரியாதே எதாச்சும். அதுக்கு என்னன்ன app வேணும்னு கூட எனக்கு தெரியாதே நீ எதாவது app இருந்தா அதுல எப்படி install பண்ணி எப்படி போனும்னு கொஞ்சம் detail ஆ சொல்லேன். ஆமாப்பா எனக்கு online ல எல்லாரும் எதோ Meesho app ன்பாங்க எனக்கு அதை install மட்டும் தான் பண்ண தெரியும். அது எப்படி பண்ணி எப்படி order கொடுக்கணும் அது எத்தன நாள் கழிச்சு service ஆகும் delivery ஆகும் அதபத்திலாம் எனக்கு தெரியாதே. அதெல்லாம் சரிதான்பா. எனக்கு online ல order பண்றதுக்கே தெரியாதே. இப்போ order பண்ணி suppose அந்த பொருள் எனக்கு பிடிக்கலைன்னா அதெல்லாம் return பண்ண முடியுமான்னும் எனக்கு தெரியாது. அப்புறம் அவங்ககிட்ட என்னைக்கு. நம்மோ கடைல போய் வாங்குனா எப்படி அது rate ஒட்டிருபாங்க தெரியும். online ல பொருள காமிப்பாங்க அது correct ஆன product தானா? அதுக்கேத்த price தானான்னு எப்படி தெரியும்? இதையெல்லாம் பார்க்கையில கொஞ்சம் பயமா இருக்கே. சரிப்பா உம் முடிஞ்சா நீயும் உன் WhatsApp மூலமாவே ஒரு நல்ல dress இருந்தா நாலு அனுப்புப்பா அப்புறம் என் தம்பி ரொம்பநாளா fried chicken வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா எங்க வீட்ல யாருக்குமே அது செய்ய தெரியல. நீ தான் online, online ன்னு சொன்னல அதுமாதிரி food item த்துக்கும் எதாவது online ல வாங்க முடியுமா? அதெல்லாம் இது பண்ணி கேட்டா delivery பண்ணுவாங்களா? அப்போ food item மும் delivery பண்ணுவாங்களா? இது மாதிரி வேற வேற வேற எதெல்லாம் delivery பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்து food Clothes இது மட்டும் தானா? வேற என்னலாம் இருக்கு இதுல எல்லாத்தையும் விசாரிச்சு வெட்சுகுடுவோம். நாளைக்கு திடீர்னு எங்கயாவது வெளிய போய்ட்டு வந்து சமைக்க முடியலேன்னா டக்குன்னு order பண்ணா வருமான்னு தெரியாதுல அதான் food item த்த விசாரிச்சு வெச்சேன் அப்புறம் clothes ம் எப்ப எப்ப வாங்கணும் நமக்கு time கிடைக்காது. திடீர்னு function க்கு கிளம்புவோம்ன்போம் car போற வழியலையே order பண்ணிக்கலாம்ன்னு உன்ட்ட கேட்டேன். இது மட்டும் தானா? இல்ல அந்த medicine. அந்தமாதிரி விஷயங்களையும் online ல delivery பண்ணுவாங்களா? ஆமாப்பா என் பக்கத்துவீட்டு பொண்ணு ஒருத்தி ஆஹ் jewel set வாங்கணும்னு கடையில போயி கேட்ருந்தா அங்க வந்து rate நறைய இருந்திருக்கும் போல இருக்கு இந்த மாதிரி என் friend ஒருத்தி வந்து இந்த மாறி ஒரு app. ஆஹ் Meesho app இருக்கு அதுல போய் எடுத்து பாரு உனக்கு எந்த மாதிரி jewels set வேணுமோ அதுல போய் பாருன்னுசொன்னா அந்தமாதிரிஅவளும் அதுல order பண்ணிருந்தா கடையிலேர்ந்து பாதி விலைக்கு தான் இருந்துச்சு. எங்க delivery பண்ணி function க்கு முன்னகூட்டியே அந்த jewels set வரமுடியாதோன்னு நினைச்சோம். ஆனா சீக்கிரமாவே delivery பண்ணிட்டாங்க. ஒரு சில நேரத்துல என் friend கேக்கா delivery பண்றவங்க நேர்மையா இருப்பாங்களா? இல்ல. இதுல ஒரு சிலவங்க வந்து price ஒண்ணு போட்ருக்கும். ஆனா delivery பண்ண வரைல இந்த charge எங்களுக்கு இம்புட் இவ்வளவுன்னு சொல்லி குடுத்துருக்கிற payment அ விட அதிகமா payment கேக்கறாங்க இதை பத்தி நீ என்ன நினைக்க? என்ன நினைக்க? ஆமாப்பா அப்புறம் இதுலையும் ஒரு சில delivery பண்றவங்களும் கொஞ்சம் நேர்மையா இருக்கிறத விட அவங்க delivery பன்னைல ரெண்டு மூணு விசயங்கள மாத்திகிடலாம் ஒரு சிலர் வந்து வெயிலுக்கு அலைஞ்சுட்டு வந்து customers அ பார்க்கையில எம்மா வாங்கம்மா பிடிம்மான்னு கொஞ்சம் கடுமையா நடந்துகிறாங்க. அந்த இடத்துல delivery பண்ண கொடுக்கைல பொருள இந்தாங்கக்கா அப்படி smile பண்ணி கொடுத்தா. அது மூலமாவும் அவங்களுக்கு வேலை develop ஆகலாம். அவங்களோட delivery service நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஆமாப்பா அப்புறம் delivery service லயே நறைய varieties இருக்கு என்ன? இந்த newspaper போட்றவங்கள கூட delivery man தான் சொல்வாங்க. Food online ல delivery. Delivery பண்றதுல கூட வித்யாசம் வித்யாசமா இருக்கு என்ன? அப்புறம் delivery service. இந்த medicine லாம் கொண்டு வரவங்க சீக்கிரம் கொண்டு வருவாங்களா? இல்ல அந்த medicines எப்பேர்ப்பட்ட medicines correct ஆ தான் கொண்டு வருவாங்களா? வரவழில யாருக்காவது மாத்தி medicine அ கொடுத்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அத நினைச்சும் கொஞ்சம் பயமா இருக்கு அதுலாம் சரிதான். delivery service ன்னு சொல்ற. இப்பொ food item food item ஆ இருந்தா பக்கத்துல அந்த கடை இருந்துச்சுன்னா உடனே நமக்கு delivery பண்ணி ஒரு மணிநேரத்துலயோ இல்ல ரெண்டு மணி நேரத்துலையோ குடுத்ருவாங்க இதே கொஞ்சம் long distance ஆ இருந்தா என்ன பண்ணுவாங்க? Non-veg லாம் delivery பண்றதா சொன்னீங்க அதெல்லாம் சரி தான். இப்போ இப்போ ஒரு நம்ம கண்ணாடி items அந்த மாதிரி எதாவது வாங்குனோம்னா அது glass உடைஞ்சுடுச்சுனா நம்மளால return குடுக்க முடியுமா? இந்த online service Delivery பண்றவங்க ஏதாவது damage பண்ணிட்டா damage பண்ணிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களயும் ஒன்னும் சொல்ல முடியாது நம்மலாளையும் ஒன்னும் பண்ண முடியாது. அப்புறம் இந்த foreign items அந்த மாறி பொருட்கள்கலாம் இந்த online delivery மூலமா நம்மளால பார்க்க முடியுமா? வாங்க முடியுமா? ஆஹ் அப்புறம் delivery பண்ணி அந்த பொருள் நமக்கு பிடிக்கல இல்ல நம்ம delivery பண்ணிருப்போம் திடீர்னு நமக்கு அந்த பொருள் தேவை இருக்காது அப்ப online ல நேர்ல போயி வாங்கைல அந்த பொருள வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தரலாம். ஆனா அப்போ online ல பண்றோம்ல ஒரு நேரத்துல அந்த பொருள் பிடிச்சுருக்கும் அடுத்து வீட்ல உள்ளவங்களுக்கு பிடிச்சுருக்காது வேண்டாம்பாங்க இப்போ நம்மள்ட்ட நம்ம நம்மளால அவங்களுக்கு இந்த பொருள் எங்களுக்கு வேண்டாம் அப்படினு பாதிலயே cancel பண்ண முடியுமா? ஓ அப்புறம் அது மட்டும் தான் delivery service ல ன்னா என்ன நறைய delivery service இருக்கு என்ன இப்போ வந்து letter let அந்த காலத்துல தான் letter இருந்துச்சு. இந்த காலத்துல லாம் letter இல்ல இருந்தாலும் அதுவும் ஒரு வகையான letter service தான அப்புறம் auto service ன்னு நறைய service இருக்கு என்ன இதுல எந்த service ரொம்ப பிடிச்சுருக்குன்னா. இப்போ online ல order பண்ணி அவங்க கொண்டுவருவாங்கள அந்த service தான் எனக்கு ரொம்ப பிடிச்சுருக்கு. உனக்கு இதேமாறி எதாவது ஒரு service மேல ஆர்வம் இருக்கா? ஓ அப்போ இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? மனுசங்க மட்டும் delivery பண்ணல. apps மூலமாவும் delivery service நடக்குதுன்னு சொல்ல வர அப்படிதான. அப்போ நறைய delivery services இருக்கு என்ன எனக்கு தெரிஞ்சு அப்ப காய்கறி விக்கறவங்க இந்த தள்ளு வண்டில வெச்சுகாய்கறி விக்குறவங்க அவங்க பண்றதும் delivery service தான் அப்புறம் அப்போப்போ. பாத்திரம் விக்கறவங்க சின்னசின்னதா குடம் விக்கறவங்க இதுவும் ஒரு வகையான delivery service தான் என்ன. அப்ப நம்மள சுத்தி நறைய delivery service இருக்கு. என்ன நம்ம தான் இதெல்லாம் ஒரு service delivery service ங்கறத நம்ம புரிஞ்சுக்காம இருந்துருக்கோம். ஆமாப்பா delivery லயே நறைய இருக்குது. இதுல என்ன பண்ணலாம்ன்னா delivery பண்றவங்கலாம் புதுசா எதாவது ஒன்னு try பண்ணலாம் ஆஹ் எப்படின்னா delivery பண்ண வர்றோம் வரையில hotel ல சாப்பாடு delivery பண்ண வர்றாங்கன்னு வெட்சுகோயேன் ஆஹ் நம்ம கேட்ட food item மட்டும் குடுக்காம இப்போ extra இப்போம்லாம் chicken வாங்குனோம்னா ஆஹ் வெங்காயம் கேரட் லாம் போட்டு ஒரு மாதிரி தருவாங்க அந்த மாதிரி புதுசு புதுசா யோசிக்கறது யோசிச்சு பண்ணா delivery கொஞ்சம் delivery வாங்கறவங்களுக்கு சந்தோசமா இருக்கும் மறுபடி மறுபடியும் அதே கடைல order எடுப்பாங்க உன்னை என்கூட shopping கடைக்கு தானப்பா கூப்டேன் அதுக்கு ஏன்பா எங்கையோ ஆரம்பிச்சு delivery service க்கு போயி எங்கையோ போயிட்ட சேரிப்பா நீ சொன்ன மாறியே Online லயே நான் ஆஹ் shopping பண்றேன்பா. delivery ஆயிரும்ல correct ஆ கொண்டு வந்து தந்துருவாங்கள?

இனிமே எந்த பொருள் வாங்கறதா இருந்தாலும் நான் online லயே order பண்ணிகிடுதேன். நீ வேற சொன்ன service நல்லா இருக்கும். Pocket பண்ணி தருவாங்க. வேண்டாம்னா return பண்ணலாம்ன்னு சொல்லிருக்க. நமக்காண்டி இல்லைனாலும் எப்படி service பண்றவங்க அவங்களுக்கும் அது ஒரு வேலை அவங்களுக்காவது நான் online ல பொருள் வாங்குவேன்பா. அப்புறம் உனக்கு எதாவது இப்போ online ல order பண்ணி delivery பண்றவங்களயே நறைய perfect ஆன ஆட்களும் இருப்பாங்க அதுல உள்ள app ம் இருக்கும். உனக்கு அப்படி எதாவது தெரிஞ்சா எனக்கு கண்டிப்பா அதோட. App ஓட link அ வந்து எனக்கு send பண்ணிவிடு.

பன்னிரண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் டெல்லி மற்றும் அஜ்மீரை ஆண்ட சௌகான் வம்சத்தின்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

வரலாற்று ஆவணங்களின் படி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் பிருத்திவிராஜ் சௌகானை, கைது செய்த பிறகு முகமது கோரி தனது கண்களை வெளியே எடுத்தபோது பிருத்திவிராஜ் சௌகானுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கு முன்பு, தனது ஸ்ரீ பேதி அம்புகளின் திறமைய காட்டும்படி கேட்டார் முகமது கோரி உயரமான இடத்திற்கு ஓடி வந்து பித்தளை சட்டியில் தட்டினார். பின்னர் சத்தத்தை அடையாளம் கண்டு கொண்ட பிருத்திவிராஜ் அவரது மார்பை நேரடியாக குறிவைத்து அவரைக் கொன்றார் அதே இடத்தில் பிருத்திவிராஜ் தனது நண்பரையும் தன்னுடன் கண் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தையும் கட்டிப்பிடித்து இருவரும் ஒருவரையொருவர் கத்தியை கடந்து, தியாகம் செய்த~ செய்தனர். இந்த வரலாற்று நிகழ்வு இன்றும் நினைவில் இருக்கும் வசந்த பஞ்சமி அன்று நடந்தது பிறப்பு மற்றும் குழந்தைப் பருவம். பிருத்திவிராஜ் சௌகான், ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தார். பிருத்திவிராஜ் சௌகான்

சோமேஸ்வர சௌகான் தனது தந்தை வழி மாமாவான சாணக்கியன், நரேஷ், குமார், பால், சோளங்கையுடன், அணில்படனில் வசித்து வந்தார். பிருத்திவிராஜ் சௌகானின் தாயார் பெயர் கமலாவதி கமலாவதி டெல்லி மன்னர் ஆனந்த் பால் சோமரின் இரண்டாவது மகள் ஆனந்த் பால் சோமரின் முதல் மகள் ரூபா சுந்தரியை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

ஒரு area இருக்காது. எங்க அவன் வாளை அசைக்க மாட்டான். சூரியவன் சின் வயிற்றில் இருந்து பிறந்த இந்த சிங்கம், உடைக்கப்படாத இந்தியாவின் சக்கரவர்த்தியாக மாறி டெல்லியில் தனது வாளை நிறுத்தும். பிருத்திவிராஜ் ராசோ கவிதையில் சந்திர பாஷா எழுதுகிறார். இது ஒரு திரவம் மற்றும் பச்சை பூமி. லஹி அம்ஜப் பல்~ பாலிய நண்பர் பிருத்திவிராஜ் என்ற குழந்தை தனது பலத்தால் மஹாராஜர்களின் குடைகளை எடுத்துச் செல்லும் சிம்மாசனத்தின் மகிமையை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

சொப்பன் குப்பு~ குப்புக்கும் இடையில் அமைந்துள்ள ராஜ பிரசாத் பிரசாத் என்ற பரந்த பகுதியில் கழிந்தது அவரது பாலிய நண்பர்களான

பஞ்சுரே, சரங்கரே, கண்க~ கண்கராய் அர்ஜுன், சாகுலி, சத் சம்ராய் பண்டிரி ஆகியோர் அவருடைய விளையாடினார்கள் அழைப்பு செப்டம்பர் ஆயிரத்தி நூத்தி எழுவத்தெட்டு முதல், இருவத்தி நாலு மார்ச் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு செப்டம்பர் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு முன்னோடி சோமேஸ்வர் சௌகான். வாரிசு. ஹரி ராஜ் சௌகான்.

சிங்கை பற்றி, பஞ்சாபி இலக்கிய ஆய்வு வாரியம், என்ற குடையின் கீழ் பஞ்சாப் அறிஞர்கள், ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு, ஒரு ஆராய்ச்சி புத்தகத்தை வெளியிட்டனர். இந்த புத்தகத்தை பஞ்சாப் கல்வி மற்றும் மொழி அமைச்சர் பன் அமர்நாத் வித்ய~ வித்யாலங்கார்ஜி இந்த புத்தகத்தில் மல்வாவின் பிரபல ஆராய்ச்சியாளர் சக்கரவர்த்தி துலாட்கள் உண்மையில் பிருத்திவிராஜ் சௌகானின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று எழுதியுள்ளார் கியானி கியான் சிங் தனது பந்த் பிரகாஷ் புத்தகத்தின் இறுதியில் தனது மொத்த தொகையையும் கொடுத்துள்ளார்

தனது தொகையை கொடுத்துள்ளார். அவரை பொறுத்தவரை அவரது நாட்டை சௌகான் வம்சத்தின் புகழ்பெற்ற மன்னரான பிருத்திவிராஜ் சௌகான் சந்திக்கிறார் கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டில்

டெல்லி ராஜ் ராய் பித்தோராவின் கீழ் இருந்தது. மற்றும் ஆக்ரா ராஜ்டாய் ஹீராவின் கீழ் இருந்தது பிருத்திவிராஜ் துர்க்கியர்களுடன் ஏழு போர்களை நடத்தினார். ஆறு போர்களில் அவர் வெற்றி பெற்றார். ஏழாவது, அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் ராய் பீராவின் மனைவி ஸ்வர்ணி உன் தலைவிதியை நீ எனக்கு கொடு, உனக்கு கக்கரி கிடைக்கும் என்று கேலி செய்தார். உங்களால் உங்கள் சகோதரியை சிறையிலிருந்து விடுவிக்க முடியவில்லை. நான் அவனை காப்பாற்றி அழைத்து வருகிறேன் என்று வெட்கப்பட்டு நடந்தான். அவரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பயணிகள் இருந்தது. நடந்தே கொண்டே அடைந்தான். அங்கு அவரிடம் மூன்று நாட்களுக்கு முன்பு உங்கள் சகோதரர் கொல்லப்பட்டார் என்று கூறினார் அவரது கண்களை பிடுங்கி ரத்தம் கொட்டியது, வீடு திரும்பாததால் மிகவும் வருத்தம் அடைந்த அவர் சுனம் அருகே உள்ள காடுகளில் வசிக்க தொடங்கினார், சுனம் நகரம் சமூகத்தின், ராணியாக சுனினாவால் குடியேற்றப்பட்டது கணவர் இறந்த பிறகு, அந்த ராணி அரசுத்துறையின் அனைத்து பணிகளையும் மிகுந்த பொறுப்புடன் செய்து வந்தார் அவள் மிகவும் தொண்டு மற்றும் புத்திசாலித்தனமான பெண் ராய் தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டார் அந்த காலத்தில் அரசர்கள் தங்கள் ராஜ்ஜியத்தை ராஜ்யத்தையும் பாதுகாக்க வேண்டி இருந்தது ஸ்வர்ணி ராய், பீராவுக்காக ஒரு வருடம் முழுவதும் காத்திருந்தாரா ஸ்வர்ணிராய் பீராவுக்காக ஒரு~ ஒரு வருடம் முழுவதும் காத்திருந்தாரா பின்னர் தேடுவதற்காக நூறு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

பாண் ராய், லோங்கோ ராய், கஜானா ராய் மற்றும் பென்ரனா ராய், ராய்பீரா, தனது நீதிமன்றத்தில் ஆஜரான வாதி மற்றும் பிரச்சனையால ஆகிய இருவரையும் கொள்ளையடித்து வந்தார். இதன் காரணமாக அவரது பெயர் ஆஹ் இரண்டையும் கொள்ளையடிப்பவர் என்று மரியாதை மாறியது மற்றும் படிப்படியாக துலாத் என்று மாறியது சிரவ~ சில வரலாற்று ஆசிரியர்கள் ராய் பீராவின் மகன்களின் பெயர்களை சுரா~ சுராதர், கொம்பேதர், பந்தர், லோகேந்தர், ராஜாதார், ராணிதர், மற்றும் பினாணிதர் என்று எழுதியுள்ளனர் சுந்தர் தானே கொல்லப்பட்டாரா ராணிதர் பாட்பர் செல்லும் வழியில், காசின் இடது புறத்தில் உள்ள கொல்லன் பண்ணையில் வசித்து வந்தார். சந்தேனையாவின் வயல்களைக் கொண்ட வசித்து வந்த சுந்தர் கொல்லப்பட்டாரா அவரது ராணிக்கு பிறகு, கேக்கே வயல்களுக்குள் அருகில் வசித்து வந்தால், தற்போது குருத்வாரா கம்போடாவில் இருக்கும் இந்த இடத்தில் கம்போடவர் வசித்து வந்தார் ஊசிக்கு முன்னால் ஹரிதாஸ் முகாமின் இடது புறத்தில் பந்தர் வாழ்ந்தார். இப்போது உள கிணறு இருக்கும் உயரமான மேட்டில் லோகோதர் வாழ்ந்தார். மேலும் பாட்யணி பட்டி மக்கள் வாழந்த வாழ்ந்தார் ராணிதர் ராணிதர் முஸ்லீம்களை கொல்வது வழக்கம். அவருக்கு நிறைய செல்வம் இருந்தது. திருடிய செல்வத்தை கிணற்றில் வீசுவது வழக்கம்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 பிருத்திவிராஜ் சௌகானிடம் வழி தோன்றல் படிப்படியாக பிருத்திவிராஜ் சௌகானின் வம்சாவாரியாக பஞ்சாபின் பல கிராமங்களில் பரவினர். அவர்களில் சிலர் நூபு ராஜாவிடம் சென்று வேலை வாங்கினர். மையா மற்றும் மாலி போன்றவர்களும் தங்கள் சாதியின் நிலைநிறுத்துவதற்காக கடலை அருகே துலாத் என்ற கிராமத்தில் குடியேறினர். பல துலாக்கள் அமிர்தத்தை குடித்துவிட்டு சிங்கார்கள் ஆனார்கள். ராய் பீரே அல்லது துலாத்தின் மகன்கள் மற்றும் பேரர்கள் வளர்ந்தவுடன், அவர்கள் சுனாம் பகுதியில், பல கிராமங்களில் குடியேறினர். மிகவும் பிரபலமாக கம்போவல் சாத்த உபாலி மற்றும் லோங்கோவால் எனவே லோ~ லோங்கோ வாலில் வசிக்கும் துலாக்களின் குடும்பம், பின்னணி பிருத்திவிராஜ் சௌகானின் குடும்பத்தைப் போன்றது. சிரோமணி, சீக்கிய தியாகி, பாய் மணி, சிங் இந்த குடும்பத்தில் இருந்து வந்தவர் பிரபல சீக்கிய வரலாற்று ஆசிரியர் கியானி கியான் சிங்குக்கும் இந்த குடும்பத்த சேர்ந்தவர்

அவர்களில் பல கிராமங்கள் வெறிச்சோடின. அவர்களின் மோசமான குடியேற்றம், ஒரு குழப்பமாக மாறியது லோங்கோவிலும் வெறிச்சோடியது

நாம இப்போ நலம் அப்படிங்கற கட்டுரையை பார்க்கப் போறோம். நலம் என்பது நோயின்மையும், நலிவற்ற நிலையும் மட்டுமின்றி முழுமையான உடல், உள, சமூக நன்னிலை ஆகும் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் உலக சுகாதார அமைப்பு வரைவிலக்கணம் கொடுத்துள்ளது.

போன்ற ஆவணங்களில் கொடுத்துள்ள வரைவிலக்கணங்களும் பயன்படுகின்றன. மேற்படி பட்டயம் நலம் அன்றாட வாழ்க்கைக்கான ஒரு மூல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

அனைத்துலகப் புள்ளியியல் வகைபாடு என்பவற்றை உள்ளடக்கியுள்ளது. நலம் சமூகத்தின் பல்வேறு கூறுகளால் தீர்மானிக்கப்படுகின்றது. உயிரியல், சூழியல்

பழக்கவழக்கங்கள் என பல நுண்ணியல் கூறுகள் ஒருவரின் நலத்தை தீர்மானிக்கின்றன. அதனால் நலம் என்பதை நோய், நோயை குணப்படுத்துதல் என்ற குறுகிய வரையறைக்குள் விளக்க முடியாது. நலனை பாதிக்க கூடிய சில காரணிகள் பின் வருகின்றன. அவற்றுள் ஒன்று சமூகக் காரணிகள். பொதுவாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில், அவனுடைய உடல் நிலையும், வாழ்க்கை தரமும் மிக முக்கியமாக பங்காற்றுகின்றன. இவர்களுடைய நலம் என்பது அறிவியல் முன்னேற்றங்களை மட்டுமே சார்ந்து இல்லாமல், அவர்களின் வாழ்க்கை முறை மற்றும் தனி மனித செயல்பாடுகள், அவர்கள் சார்ந்துள்ள சமூகம் ஆகியவை மிக முக்கிய காரணிகளாக உள்ளன. உலக சுகாதார அமைப்பின் கருத்துப்படி நலம் என்பதன் மிக முக்கிய காரணியாக இருப்பது சமூக மற்றும் பொருளாதார சூழ்நிலைகள், உடல் நிலை தனி மனித செயல்பாடுகள் ஆகியவை ஆகும். மக்களின் நலனில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மிக முக்கியமான காரணிகள் பின் வருகின்றன. வருமானம் மற்றும் சமூக நிலை, சமூக தகவல் தொடர்புகள், கல்வி மற்றும் கல்வியறிவு, வேலை, சமூகச் சூழல், தனி மனிதச் சூழல்கள் தனி மனித சுகாதாரப் பழக்கங்கள், குழந்தை வளரச்சியில் ஆரோக்கியம், உயிரியல் மற்றும் மரபியல் சுகாதார சேவைகள், பாலினம் மற்றும் கலாச்சாரம். கனடாவின் லலாங் அறிக்கையானது, சுகாதாரத்துறை என்பது பற்றிய அறிக்கையில் ஒரு தனி மனிதனுடைய உடல் நலத்தில் மூன்று முக்கிய துறைகள் உள்ளன என்று கூறியுள்ளது. அவைகள் வாழ்க்கை முறை, சுற்றுச்சூழல், உயிர் மருத்துவம். சில சாத்தியமான சிக்கல்கள். தொற்றா நோய்கள். அவற்றுள் முதலானவை. தொற்றா நோய்கள் பொதுவாக உலகின் நலத்திற்கு எதிரான பல்வேறு காரணிகள் உள்ளன. அவற்றில் நோய் என்பது முதன்மையானது ஆகும். global east yogs org என்பதன் அறிக்கையின்படி புற்றுநோய் நீரிழிவு மற்றும் நாள்பட்ட நுரையீரல் போன்ற தொற்றாத நோய்களால் சுமார் முப்பத்தி ஆறு மில்லியன் மக்கள் இறக்கிறார்கள். தொற்று நோய்கள் தொற்று நோய்களில் virus மற்றும் bacteria, aids காச நோய் மற்றும் malaria போன்றவைகளால் ஒவ்வொரு ஆண்டும் பல மில்லியன் மரணங்கள் ஏற்படுகின்றன. மற்ற காரணிகள், மற்ற சாத்தியமான சிக்கல்கள், அத~ அதில் மற்றவைகளாவது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்ற காரணிகளில் முக்கியமானதாக பார்க்கப்படுவது ஊட்டச்சத்து குறைபாடு ஆகும். இவ்வகையான நோயானது குழந்தைகளையே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

உடைந்த எலும்புகள், எலும்பு முறிவுகள் மற்றும் தீக்காயங்கள் ஆகியவை மனிதனுடைய நலனை பாதிக்கின்றன. நலமின்மைக்கான மற்ற சில காரணிகள், மோசமான உடல் நலமும், வாழ்க்கை தேர்வுகளும் ஆகும். மேலும் அளவிற்கு அதிகமான உணவினை உட்கொள்வது அல்லது அதிகப்படியான கட்டுப்பாடான உணவை உட்கொள்வது, தூக்கமின்மை, பழக்க அடிமைத்தனம், குடிப்பழக்கம் மற்றும் மரபு வழிக் காரணங்கள் ஆகியவை உள்ளன.

உலக சுகாதார நிறுவனம் மன நல ஆரோக்கியத்தைப் பற்றி பின்வருமாறு விவரிக்கின்றது. நபர் ஒருவர் தனது சொந்த திறன்களை உணர்ந்து கொள்வது வாழ்க்கை முறைகளில் உள்ள பிரச்சனைகளை சமாளிப்பது உற்பத்தி ரீதியாகவும் பயனுள்ள வகையிலும் வேலை செய்வது மேலும்

மன அழுத்தம். நோய்களை உண்டாக்கக்கூடிய உடல் அல்லது மன ரீதியான பதட்டம், எதற்கும் எந்த ஒரு உடலியல்

மற்றும் இரசாயான காரணிகளாக கூறலாம். பல்வேறு மனவியல் காரணிகளும் இருக்கின்றன. மன அழுத்தத்தை பலர் மன நோயுடன் ஒப்பிட்டாலும் விஞ்ஞானிகளும், மருத்துவர்களும் இதை உடல் ரீதியான செயல்பாடுகள் மற்றும் சம நிலையில் குறைபாடுகளை ஏற்படுத்தும் ஆற்றலாக இதைக் குறிக்கின்றார்கள். தங்களை சுற்றி நடப்பவை காரணமாக மன அழுத்தம் ஏற்படும் போது அதற்கு எதிர் வினையாக சில இரசா~ இரசாயனங்கள் சுரந்து ரத்ததில் கலக்கின்றன. இந்த இரசாயனங்கள் அவர்களுக்கு அதிக ஆற்றல் மற்றும் பலத்தை அளிக்கின்றன. மன அழுத்தத்தின் அறிகுறிகள். தூக்கமின்மை பசியின்மை, குறைவான கவனம், கோபம், வன்முறையான அல்லது சமூகத்திற்கு எதிரான நடவடிக்கைகள், மனவியல் ரீதியான வெளிப்பாடுகள்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 பாராமரிப்பதற்கு மிக முக்கியமான வழி தாவர உணவு மற்றும் விலங்கு உடல் இயங்குவதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. எலும்பு, தசைகள், நார்~ தசை நார்களை வலிப்படுத்த உதவும் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை தினமும் உட்கொள்வதன் மூலம், நமது உடல் நலத்தினை

இதில், இவ்~ இவ்வளவு, அஹ் இத்துடன் நலம் முடிவடைகிறது.

கிபி ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறில் இங்கிலாந்தில் வில்லியம் காக்ஸ்டன் என்பவர் அச்சு இயந்திரத்தை கண்டறிந்தார் கிறிஸ்தவ சமயத்தை பரப்ப முனைந்த மேலைநாட்டினர் இந்தியாவில் அதை கி பி ஆயிரத்தி ஐந்நூத்தி ஐம்பதில் அறிமுகம் செய்து வைத்தனர் அதன் பின் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முதல் செய்தி இதழாக வெளியிடப்பட்டது இவ்வாறு உலகம் முழுவதும் இதழியல் வளர்ச்சி அடையத் தொடங்கியது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒண்ணில் முதல் தமிழ் இதழாக கிறிஸ்தவ சமயம் வெளிவந்தது பிறகுஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் தின வர்த்தமானி என்னும் தமிழ் வார இதழ் வெளியானது கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுக்கு பின்னர் சென்னை மாகாணத்தில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் பல்வேறு நாள் வார மாத இதழ்கள் வெளிவரத் தொடங்கின தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்ட இதழ்களும் அவற்றின் நிறுவனங்களும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு பிரபஞ்சமித்திரன் மற்றும் ஞான பானு